ஒரு ma'am மட்டும்தான் கொஞ்சம் நல்லா சொல்லி குடுத்தாங்க. மத்தவங்க யாருமே ஒழுங்கா சொல்லி கொடுக்கலை.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

இரு இரு ஒரே second இது audio pause பண்ணி record முடிச்சுக்கிறேன் correct ஆ இருபத்து ஒன்பது நிமிஷம் முப்பது second வந்துருச்சு